இது ஒரு பர்ஃபியூம் கட இங்க நெறைய பர்ஃப்யூம் வெச்சிருக்காங்க.

இங்கே சில பேர் நின்னு பேசிட்டே இருக்காங்க.

இந்த எடத்துக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு.

அந்த ஃபேக்டரிலிருந்து ஆப்போசிட்ல வரது கட்டிருக்காங்க அது பாக்க கிரீன் கலர்ல இருக்கு.

அவங்களுக்கு ஆப்போசிட்ல நெறையா மென்ஸ் இருக்காங்க.

அந்த ரோட்டோட எட்ஜ்ஸ்ல கம்பி கட்டிருக்காங்க.

அந்த கார் கிரே கலர்ல இருக்கு.

பேங்க் ஓட பேரு எச்_டி_எஃப்_சி பேங்க் .

இங்க நெறையா டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க நெறையா பேரு புக்ஸ் வாங்க போய்ருக்காங்க.

இங்க ஒருத்தரோட கைல ஒரு பேப்பர் இருக்கு.

சைடுல ஒரு கட இருக்கு கடைக்கு பக்கத்துல ஒரு சைக்கிள் இருக்கு.

இதுல ஒருத்தரோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

அந்த பில்டிங் எல்லோ கிரே கிரீம் கலர்ல இருக்கு.

இங்க பிளாக் கலர் கேட் போட்ருக்காங்க.

இந்த எடொம் கிரீம் மெரூன் கலர்ல இருக்கு.